சிம்மெட்ரிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன் குறித்த ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் பின் வரும் சிம்மெட்ரிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன்ஸ் ஐ கற்போம்
லைன் சிம்மெட்ரி ரோடேஷன் சிம்மெட்ரி மேலும் ஒரு படத்தை அளவு இடம் பொருத்து பெரிதாக்குவோம்
ஜியோஜெப்ரா வின் அடிப்படை அறிவு இருக்குமெனெ நம்புகிறேன்
இல்லையானால் தேவையான டியூட்டோரியல் களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பாருங்கள்
நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32470 பின் வரும் ஜியோஜெப்ரா கருவிகளை பயன்படுத்துவோம்
ரிஃப்ளெக்ட் ஆப்ஜெக்ட் அபாட் லைன் ரோட்டேட் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் பாயிண்ட் பை ஆங்கில் டைலேட் ஆப்ஜெக்ட் ப்ரோம் ஆ பாயிண்ட் பை பாக்டர் சேமி சர்க்கிள் த்ராக் ட்வோ பாயிண்ட்ஸ் ரெகுலர் பாலிகன் மற்றும் பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் ஒரு வடிவியல் படத்தின் சமச்சீர் உருமாற்றம் என்பது ஆயத்தொலைவு தளத்தில் அதன் இடம் அளவு உரு ஆகியவற்றில் ஒரு மாற்றம்
மூல படம் ஆப்ஜெக்ட் எனப்படும்
உருமாற்றம் செய்த படம் இமேஜ் எனப்படும்
பிரதிபலிக்கும் சமச்சீர்மை இதை கோட்டு சமச்சீர்மை எனலாம்
ஒரு பாதி இன்னொரு பாதியின் பிரதிபலிப்பாக இருக்கும்
படத்தை மடித்தால் அவை ஒன்றன் மீது ஒன்று மிகச்சரியாக பொருந்தும்
சமச்சீர்மை கோடு என்பது படம் எந்த கோட்டை ஒட்டி பிரதிபலிக்குமோ அதுவாகும்
ஜியோஜெப்ரா விண்டோ வுக்கு போகலாம்
இதற்கு முறையே சொடுக்குக டாஷ் ஹோம் மீடியா அப்ளிகேஷன்ஸ்
டைப் இல் எடுகேஷன் ஜியோஜெப்ரா
அல்ஜெப்ரிக் வியூ வை தேர்ந்தெடுக்கிறேன்
அல்ஜெப்ரிக் வியூ வில் குளோஸ் பட்டன் ஐ அழுத்தவும்
லைன் ஒஃப் சிம்மெட்ரி உடன் துவங்கலாம்
முதலில் ஒரு சமச்சீர் முக்கோணத்தை வரையலாம்
டூல்பார் இல் ரெகுலர் பாலிகன் கருவியை தேர்ந்தெடுக்கிறேன்
டிராவிங் பாட் இல் புள்ளிகள் ஆ B ஐ வரைக
பக்கங்களின் எண்ணாக 3 என எழுதுக
சமச்சீர் முக்கோணம் ஏபிசி வரையப்படும்
முக்கோணத்தின் ஒரு பக்கம் செங்குத்து இருசமவெட்டியை வரைவோம்
பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் டூல் ஐ தேர்ந்து பக்கம் ஏசி மீது சொடுக்கவும் பாயிண்ட் கருவியால் முக்கோணத்தினுள் ஒரு புள்ளி இடவும்
புள்ளி ட் ஐ ஒரு கோண உச்சி பக்கம் நகர்த்துக
புள்ளி ட் மீது வலது சொடுக்கி ட்ரேஸ் ஒன் ஐ தேர்க டூல் பார் இலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆப்ஜெக்ட் அபாட் லைன் கருவியை தேர்க புள்ளி ட் மீது சொடுக்கவும்
இது புள்ளி ட் ஐ முன்னிலை படுத்தும்
செங்குத்து இருசமவெட்டி மீது சொடுக்கவும்
செங்குத்து இருசமவெட்டியின் மறு புறம் இமேஜ் ட் உருவாக்கப்படும்
ட் புள்ளி ட் இன் பிரதிபலிப்பு உருவம் ஆகும்
புள்ளி ட் க்கு ட்ரேஸ் ஒன் ஐ அமைக்கவும்
மூவ் கருவியால் புள்ளி ட் ஐ முக்கோணத்தினுள் நகர்த்துக டூல்பார் இல் மூவ் டூல் இன் முதல் தேர்வை சொடுக்குக
படத்தின் மீது சொடுக்கவும் அதை முக்கோணத்தின் மீது இழுக்கவும்
சொடுக்கி பட்டன் ஐ விடவும்
என்ன பார்த்தோம்160
இங்கே செங்குத்து இருசமவெட்டிதான் சமச்சீர்மை கோடு ட் தான் ஆப்ஜெக்ட் ட் தான் இமேஜ் கோட்டை ஒட்டி ஒரு பாதிவட்டத்தை பிரதிபலிக்கலாம்
பாதிவட்டத்தை வரையலாம்
செமிசர்க்கில் த்ராக் ட்வோ பாயிண்ட்ஸ் கருவி மீது சொடுக்கவும்
புள்ளி எ பின் ப் ஐ குறிக்கலாம் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ஜி ஹ் ஐ குறிக்கலாம்
ஒரு கோடு வரையப்படும் கோட்டின் புராப்பர்ட்டி ஐ மாற்றலாம்
லைன் ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் மீது வலது சொடுக்கி ஸ்டைல் மீது சொடுக்கி அதை மாற்றலாம்
டூல்பார் இலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆப்ஜெக்ட் அபாட் லைன் கருவியை தேர்க
எஃப் பாதி வட்டத்தை சொடுக்கவும் கோடு கா ஐ சொடுக்கவும் கோடு கா இன் மறுபுறம் இமேஜ் எஃப் உருவாகிறது
படம் இப்போது எப்படி காண்கிறது
ஒரு வட்டம் போல்
பைல் ஐ சேமிக்கலாம்
சொடுக்கவும்Filegtgt சேவ் ஏஎஸ் பைல் பெயரை line சிம்மெட்ரி எனக்கொடுத்து சேவ் ஐ சொடுக்குகிறேன்
அடுத்து ரோட்டேட் தே ஆப்ஜெக்ட் அரவுண்ட் ஆ பாயிண்ட் பை ஆங்கில் ஐ கற்கலாம்
சுழற்சியின் வரையறை சுழற்சி என்பது ஒரு நிலையான புள்ளியை சுற்றி ஒரு கோணத்தில் படத்தை சுழற்றும் மாற்றமாகும்
அப்போதும் படம் மாறாமல் இருந்தால் அது சுழற்சி சமச்சீர்மை கொண்டுள்ளதாக சொல்லப்படும்
ஆப்ஜெக்ட் ஐ நீங்கள் எவ்வளவு பாகைகளும் சுழற்றலாம்
வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ
புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறக்கலாம் சொடுக்குக பைல் ஜிடிஜிடி நியூ ஒரு சதுரத்தை வரையலாம் டூல்பார் இல் ரெகுலர் பாலிகன் கருவியை தேர்க டிராவிங் பாட் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ஆ மற்றும் ப் ஐ குறிக்கலாம் ஒக் வை சொடுக்கவும் சதுரம் ஏபிசிடி வரையப்படும் ரோட்டேட் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் ஆ பாயிண்ட் பை ஆங்கில் கருவி மீது சொடுக்கவும் சதுரம் ஏபிசிடி மீது சொடுக்கவும் இது சதுரத்தை முன்னிலை படுத்தும் அடுத்து ஏதேனும் ஒரு கோண உச்சி மீது சொடுக்கவும் நான் ஆ மீது சொடுக்குகிறேன்
ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும் ஆங்கில் பீல்ட் இல் 60 என டைப் செய்க
முதல் டிராப் டவுன் லிஸ்ட் இல் டிகிரி ஐ தேர்க தேர்வு க்ளாக்வைஸ் ஐ தேர்க ஒக் மீது சொடுக்கவும் இது சதுரத்தை தேர்ந்தெடுத்த புள்ளியில் 60° வலஞ்சுழியாக சுற்றும்
சுழற்றப்பட்ட இமேஜ் A B C D உருவாகிறது மூவ் கருவியால் இதை ஒரு பக்கம் தள்ளுவோம்
அடுத்து டைலேட் ஒர் என்லார்ஜ் ஆப்ஜெக்ட் ப்ரோம் பாயிண்ட் பை பாக்டர் டைலேஷன் விரிவாக்கம் அல்லது பெரிதாக்கல் என்ற உருமாற்றத்தில்
ஒரு அளவு காரணியால் மாற்றப்படும்
பாலிகன் கருவியால் ஒரு முக்கோணம் வரையலாம்
எ ப் ஜி
மீண்டும் எ முக்கோணம் பூர்த்தியாகிறது
நியூ பாயிண்ட் கருவி மீது சொடுக்கி புள்ளி ஹ் ஐ குறிக்கலாம் டைலேட் ஆப்ஜெக்ட் ப்ரோம் பாயிண்ட் பை பாக்டர் கருவி மீது சொடுக்கவும் முக்கோணம் எஃப்ஜி இது முக்கோணத்தை முன்னிலைப்படுத்தும்
புள்ளி ஹ் மீது சொடுக்கவும் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும் நம்பர் பீல்ட் இல் 2 என டைப் செய்க
ஒக் மீது சொடுக்கவும் இது ஆப்ஜெக்ட் ஐ இரு மடங்கு பெரிதாக்குகிறது
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் மீது சொடுக்கி புள்ளிகள் heஎ ஐ சேர்க்கவும் புள்ளிகள் hgஜி ஐ சேர்க்கவும் புள்ளிகள் hfப் ஐ சேர்க்கவும் இங்கே ஹ் தான் விரிவாக்கத்தின் புள்ளி எனக்காணலாம்
நீங்கள் ஆப்ஜெக்ட் ஐ பாக்டர் இன் எண்னை டைப் செய்து எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் ஆக்கலாம்
பைல் ஐ சேமிக்கலாம் சொடுக்குக
பைல்க்ட்க்ட் சேவ் ஏஎஸ் பைல் பெயரை dilate டிரையாங்கில் எனத்தருகிறேன் சேவ் மீது சொடுக்கவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது சுருங்கச்சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் கற்றது
ஒரு கோட்டை ஒட்டிய பிரதிபலிப்பு ஒரு புள்ளியை ஒட்டி ஒரு ஆப்ஜெக்ட் இன் சுழற்சி ஒரு ஆப்ஜெக்ட் ஐ அளவு காரணியால் மாற்றுவது முடிவாக பயிற்சி
ஒரு ஐங்கரம் வரைக
ரெகுலர் பாலிகன் டூல் ஐ பயன்படுத்துக
குறிப்பு பக்கங்கள் 5 ஐங்கரத்தின் ஒரு பக்கம் செங்குத்து இருசமவெட்டியை வரைக
ஐங்கரத்தின் உள்ளே ஒரு புள்ளி வரைக
புள்ளிக்கு ட்ரேஸ் ஒன் அமைக்கவும் செங்குத்து இருசமவெட்டியை ஒட்டி புள்ளியின் பிரதிபலிப்பை பெறுக இமேஜ் புள்ளிக்கு ட்ரேஸ் ஒன் அமைக்கவும் ஐங்கரத்தை ட்ரேஸ் செய்து தேர்ந்தெடுத்த சமச்சீர்மை கோடு சரிதானா என உறுதி செய்க மூல ஐங்கரத்தை ஒரு புள்ளியை ஒட்டி இடஞ்சுழியாக 135 பாகைகள் சுழற்றுக ஐங்கரத்தை ஒரு புள்ளியை ஒட்டி 3 முறை விரிவாக்குக
பயிற்சி இறுதியில் இப்படி இருக்கும்
இந்தURL இல் வீடியோ காட்சிகளைப் பார்க்கவும் இந்த இணைப்பில் இருக்கும் வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் பற்றி சுருங்க கூறுகிறது
நல்ல பேண்ட்விட்த் இல்லையானால் தரவிறக்கி காண்க
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு
செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது
இணைய வழி பரிட்சையில் தேருவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்
நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆதரவுடன் இது நடைபெறுகிறது இந்தத் தளத்தில் மேலதிகத் தகவல்களை பெறலாம்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி